அடிப்படை பிஎச்பி டியூட்டோரியல் க்கு நல்வரவு
எச்சோ பங்ஷன் ஐயும் டாக்ஸ் களை அமைப்பதையும் பார்க்கலாம்
எச்டிஎம்எல் ஐ அறிந்தோருக்கு எச்டிஎம்எல் டாக்ஸ் களால் பேஜ் ஐ ஆரம்பிப்பதும் முடிப்பது தெரியும்
அவை எச்டிஎம்எல் பேஜ் க்கு மிகவும் முக்கியமில்லை
எச்டிஎம்எல் எக்ஸ்டென்ஷன் இருக்கும் வரை வேலை செய்யும் ஆனால் பிஎச்பி இல் டாக்ஸ் முக்கியம்
இவை துவக்கி முடிக்கின்றன
இதுவே அதற்கு அடிப்படை ஸ்டாண்டார்ட் நோடேஷன் எனினும் நம் கன்டென்ட் நடுவில் இங்கு செல்லும்
என் பைல் ஐ helloworldபிஎச்பி என் சேமித்தாயிற்று எனவே அதை சேமித்து இங்கே பார்க்கலாம்
சரி பேஜ் இல் இப்போதைக்கு ஒன்றுமில்லை
அதை அமைக்கப்போகிறோம்
பரவாயில்லை
எச்சோ பங்ஷன் இப்படி வேலை செய்யும் எச்சோ உள்ளது சில டபிள் கோட்ஸ்
ஒரு லைன் டெர்மினேட்டர் அது செமிகோலன் மார்க்
உரை இங்கே போகும்
சேமித்து புதிப்பிக்கலாம்அவ்வளவே
நான் எச்சோ பங்ஷன் இப்படி எழுதுவேன் - இது பயனுள்ளது
எச்டிஎம்எல் தெரியாதெனில் அவசியம் கற்றுக்கொள்ளவும்
அது அடிக்கடி இங்கே பயனாகும்
எச்டிஎம்எல் கோடு ஐ எச்சோ பங்ஷன் உள் வைத்தால்
இந்த துண்டுகள் லைன் பிரேக் ஐ குறிக்கவில்லை
அதற்கு உங்கள் எச்டிஎம்எல் ஐ இட வேண்டும்
ஆகவே லைன் பிரேக் க்கு
பின் நியூ லைன்
இதை புதிப்பிக்கலாம்
நம் எச்டிஎம்எல் சேர்க்கப்பட்டது
இது அடிக்கடி வரும்160 இமேஜ் சோர்ஸ் ஈக்வல்ஸ் பின் உங்கள் பைல் இங்கே போகும்
ஆனால் இப்போதைக்கு எச்சோ உள்ளது இவை நாம் ஆட்புட் ஐ இங்கு துவக்கி இங்கு முடிக்கப்போகிறோம் என்று காட்டுகின்றன
நாம் இங்கே முடிக்கவில்லைஇங்கேதான் முடிப்போம் ஆகவே இவற்றுக்கு பதில் இன்வெர்ட்டட் கம்மாஸ் தேவை அடிப்படையில் நம் இமேஜ் ஐ இங்கே காட்டுவோம் ஒரு பைல் ஐயும் குறிக்கவில்லை ஆனாலும் இப்போது புரிந்திருக்கும்
இவை இருந்தால் என்ன ஆகும் என்று காட்டுவதுடன் டியூட்டோரியல் முடிகிறது சரி பார்ஸ் எர்ரர் கிடைக்கிறது முடிப்பதற்கு ஒரு காமா அல்லது செமிகோலன் தேவை ஆகவே இதற்குப்பின் செமிகோலன் தேவை என்று தெளிவாகிறது அது உண்மையில் சரியில்லை
ஆகவே அதை இன்வெர்ட்டட் கம்மாஸ் விலேயே வைப்போம்
இவையே எச்சோ பங்ஷன் பிஎச்பி டாக்ஸ் இன் அடிப்படை கண்டமைக்கு நன்றி தமிழாக்கம் கடலூர் திவா நன்றி